நல்லா இருக்கேன் அப்பு நீ நல்லா இருக்கியா அப்பு

எப்பவும் போல normal தான் அப்பு அப்பறம் studio work லாம் எப்படி போகுது

உம் அப்பறம் அப்பா அம்மா எப்படி இருக்காங்க எல்லாம் வீட்டுல தானே இருக்காங்க உம் நல்லா இருக்காங்க